இல்ல நீ weight normal ஆ தான் இருக்க. நீ weight ஆ இல்ல. தொப்ப straight ஆ வரணும். தெரிஞ்சி வச்சிக்கோ. . இல்ல நீ இப்ப சரியா இருக்க. தெரிஞ்சி வச்சிக்கோ. நாம யாரவது உன்கிட்டயே வந்து நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், எனக்கு ஒரு tip பு குடுங்க, அப்படின்னு கேட்டங்கனா, அந்த மாதிரி fat ஆ இருக்குறத சாப்ட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல, அதுவும் ரொம்ப healthy ஆ இருக்கணும், அதே சமயத்துல, நல்லா workout ஆகணும். சரியா? அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? கல்யாணத்துக்கு அப்புறம் கேக்கலாம். கலியாணத்துக்கு அப்புறம்~ கேக்கலாம் சரியா? ஆஹ் ஆஹ் அவங்கக்கிட்ட கேட்டா நீ சொல்லு. சரியா? தெரிஞ்சி வச்சிக்கோ. Okay, okay நிவி, அம்மாவ அப்பாவ கேட்டேன், கேட்டதா சொல்லு, அவங்க ஒடம்ப பாத்துக்க சொல்லு, நீயும் பாத்துக்கோ. Okay okay. வரேன், வரேன், வரேன். Okay? சீக்கிரமா, சீக்கிரமா வரேன். ஆஹ் ஆஹ் சரிடா. Thank you டா, free ஆ இருக்கும் போது, call பண்ணு உம் சரிடா, வைக்கட்டுமா? உம் bye. இங்க இருக்கிற மக்களுக்கும், அதை பத்தி தெரியாது போலன்னே சொல்றான். அதுக்கு English mancorrect தான், ultimate தெரியாம இருக்கலாம். ஆனா, மக்களோட நோய்களை குணப்படுத்துற நபர், யாருன்னு கேட்டு பார்ப்போம்ன்னு சொல்றாரு. நிறைய கருப்பு உடை அணிந்த பெண்கள், கிணத்துல தண்ணி எடுக்கலான்னு வர்றாங்க. இந்த பையன், அவங்க யாருகிட்டயும் பேசவே இல்லை. அப்புறம், ஒரு மனிதன் வராரு. அவர் கிட்ட போய், அந்த பையன், இங்க மக்களோட நோய்களை குணப்படுத்த, யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்கிறான் அதுக்கு அந்த மனிதர், அல்லாஹ்தான் எங்களோட நோய்களை குணப்படுத்துவாரு. குரான்ல இருக்கிற சில வாக்கியங்களை வாசிச்சுட்டு, கிளம்புறாரு, அந்த மனிதர். அப்புறம், இன்னொரு வயதான நபர்கிட்ட, கேட்டு பார்க்குறாங்க. அவர், நீங்க ஏன், அந்த மாதிரி, ஒரு நபரை பார்க்கணும்? அப்படி ஒரு நபர் இருந்தால், அவர்தான் Oasis ல, சக்தி வாய்ந்தவரா இருந்திருப்பாரு. Cyberwar முடியிற வரைக்கும், wait பண்ணுங்க அப்புறம் caravan ல கிளம்புங்க Oasis வாழ்க்கைக்குள்ள நுழைய முயற்சி பண்ணாதீங்க. அப்புறம், கருப்பு உடை அணியாத, ஒரு வயசு பெண்மணி, அந்த பக்கம் போறாங்க. அவங்க கிட்ட, அந்த பையன் போய், ultimate அ பத்தி கேட்கிறான். அந்த பொண்ணை பார்த்த, முதல் நொடியே, அந்த பையனோட உலகம் நின்று போகுது. அவளோட இருண்ட கண்கள் பார்த்து, அவளோட இருந்த கண்கள் பார்த்து,

அந்த பையனோட அப்பா, அம்மா, தாத்தா எல்லாம், ஒரு நபர் மேல, காதல் வயப்படுறதுக்கு முன்னாடி, அவங்களை பத்தி, முழுசா தெரிஞ்சுக்கிறது, அவசியம்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய்யின்னு, இப்போ, இந்த பையன் உணர்றான். இதுதான், மஸ்தப்பா இருக்கும்னு யோசிக்கிறான். English man, அந்த பையன் கிட்ட, சீக்கிரம் கேளுன்னு சொல்றான் உன்னோட பேர் என்னன்னு, அந்த பையன் கேட்க, ஃபாத்திமான்னு அவ சொல்றான். மக்கள் நோய்களை தீர்க்கிற நபர், இங்க யாருன்னு கேட்கிறான், அந்த பையன். இங்க ஒரு மனிதருக்கு, உலகத்தோட ரகசியங்கள் எல்லாம் தெரியும். அவர் south ல இருப்பாருன்னு சொல்லி, அவளோட பாத்திரத்துல, தண்ணி நிரப்பி கொண்டு போறா. உடனே அங்க இருந்து காணாம போயிட்டாரு, ultimate maste டைரி. அந்த பையன் அடுத்த நாள், அந்த கிணறு கிட்ட வறான். அந்த பொண்ண திரும்ப பாக்க முடியுங்குற நம்பிக்கையில. ஆனா, அவன் English man அ அங்க பாக்குறான். அந்த English man நேத்து மத்தியானம், சாயங்காலம் எல்லாம், நான் காத்துட்டு இருந்தேன். அவரு இரவு போல தோன்றினாரு அவர் கிட்ட, நான் என்ன தேடுறேன்னு சொன்னேன். அதுக்கு அவரு, இதுக்கு முன்னாடி, mental ஆ, gold ஆ transform பண்ணியிருக்கியான்னு கேட்டாரு. அதை கத்துக்கத்தான், நான் இங்க வந்தேன்னு, சொன்னாரு. English man அதுக்கு அவரு, அதை நீயே try பண்ணி பார்க்கணும். போ, போய் try பண்ணுன்னு சொன்னாரு

இந்த பையன் பொய். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ எனக்கு மனைவியாகணும். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்றான். அந்த பொண்ணு, கையில இருந்த தண்ணி குடத்தை, கீழே போட்டுட்டா. உனக்காக, நான் தினமும், இந்த இடத்துல காத்திட்டு இருப்பேன். நான் ஒரு புதையலுக்காக, pyramid அ தேடி வந்தேன். ஆனா, எனக்கு சாபம் மாறி, இந்த போர் வந்து அமைஞ்சிருச்சு. ஆனா, இப்போ அது ஒரு வரம். அதுதான் உன்னை, என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துச்சு. இந்த போர், என்னைக்காவது ஒரு நாள் முடியும்ன்னு சொல்றா, பாத்திமா. அந்த பையன், அக்கம் பக்கம் பார்க்கிறான். இதுக்கு முன்னாடி, அவன் ஆள் மேய்க்கிறவனா இருந்தான் இப்பவும் அவனால ஆடு மேய்க்கிறவனா மாறமுடியும். அந்த நேரத்துல புதையல விட ஃபாத்திமா அவனுக்கு ரொம்ப முக்கியம்னு உணர்றான். பாத்திமா அவளோட குடத்துல தண்ணிய நிரப்பி, அங்க இருந்து போறா அந்த பையன் தினமும் அதே இடத்துக்கு போய் பாத்திமாவ சந்திக்கிறான். அவங்க நண்பர்களானாங்க. அவ கிட்ட இவன் கடந்து வந்த பாதையை பத்தி விவரிக்கிறான் அவ கூட spend பண்ற பதினஞ்சு நிமிஷங்களை தவிர, அந்த நாள் முழுக்க சுவாரஸ்யமே இல்லாம இருந்துச்சு, அந்த பையனுக்கு. அங்க almost ஒரு மாசம் இருக்கான். Caravan leader ஒரு meeting arrange பண்றாரு. இந்தப் போர் முடியற மாதிரி தெரியல நம்மளால நம்ம பயணத்தை தொடர முடியாது. போரோட ரெண்டு பக்கமும், சக்தி வாய்ந்த படை இருக்கு இது நல்லதுக்கும், கெட்டதுக்கும் நடுவுல நடக்கிற போர் கிடையாது. அவரை balance பண்றதுக்காக நடக்கிற போர். அல்லாஹ் இரண்டு பக்கமும் இருக்காருன்னு சொல்றாரு. அந்த leader அன்னைக்கு மத்தியானம், அந்த பையனும், பாத்திமாவும் பாக்குறான். காலையில நடந்த meeting பத்தியும் சொல்றான். பாத்திமா, நீங்க என்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன். Universal language, இந்த உலகத்தோட ஆன்மா, இதைப்பத்திதான், நீ எனக்கு சொல்லிக் குடுத்திருக்க. இதனால, நான் உன்னுடைய ஒரு பகுதி ஆயிட்டேன் நான் உனக்காக, இந்த Oasis ல, ரொம்ப காலமா, காத்துட்டு இருந்தேன். நான், சின்ன வயசுல இருந்து, இந்த பாலைவனம், எனக்கு, ஏதாச்சும், பரிசா, கொண்டு வரும்ன்னு, எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ, அந்த பரிசை வந்துருச்சு. அது, நீதான். நீ, உன்னோட கனவுகளை பத்தியும், சகுனங்கள் பத்தியும், நிறைய சொல்லியிருக்க. அதுதான், உன்னை, இவ்வளவு தூரம், கூட்டிட்டு வந்திருக்கு நான் அதை கெடுக்க விரும்பல. நீ உன் கனவுகளை தொடர்ந்து போகணுங்கிறதுதான், என்னோட ஆசை. எவ்வளவு காலமானாலும் சரி, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு, சொல்லிட்டு போறா, பாத்திமா. அந்த பையன், English man அ பார்க்க போறான். English man ஓட tent க்கு வெளியே, ஒரு பெரிய அடுப்புல, நெருப்பு எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவர், ஏதோ உலோகத்தை, ஊறிக்கிட்டு இருந்தாரு சூரியன் மறைய ஆரம்பிக்குது. அந்த பையன் Oasis அ சுத்தி பார்த்துட்டு இருந்தான். அவன் ஒரு இடத்துல உட்கார்ந்து, காத்து வாங்கிண்டே இருந்தான். அப்போ, வானத்துல நிறைய கழுகுகள் சுத்திட்டு இருந்துச்சு. திடீர்ன்னு ஒரு கழுகு, வேகமா போய், இன்னொரு கழுகு மேல மோதி, சண்டை போடுது

அந்த Caravan driver, உடனே இதைப்பத்தி, Oasis ஓட, tribal chief கிட்ட, நீ சொல்லுன்னு, சொல்றாரு. அவங்க, என்னை பார்த்து, சிரிக்க மாட்டாங்களான்னு, கேட்கிறான், இந்த பையன். அவங்க, பாலைவன மக்கள். இந்த மாரி, சகுனங்களை படிச்சு, கையாளுறதுல, வல்லவர்கள் அந்த பையன், tribal chief கிட்ட போய், நம்ம இந்த விஷயத்த, சொல்லுவோம்ன்னு, முடிவு பண்ணிட்டான். அந்த பையன், tribal chief அ பார்க்கப் போறான். அவரு, Oasis நடுவுல இருக்கிற, ஒரு வெள்ளை tent ல இருக்காரு. அங்க இருந்த, காவலர்கள்கிட்ட, நான், cheap அ பாக்கணும் ஒரு முக்கியமான செய்தி கொண்டு வந்துருக்கேன்னு சொல்றான் அந்த பையன். காவலர்கள் உள்ள போறாங்க. கொஞ்ச நேரம் அப்புறம், ஒரு அரபு இளைஞன் வெளிய வராரு. அந்த பையன், அவன் பார்த்ததை, அவர் கிட்ட சொல்றான். இந்த பையன காத்திருக்க சொல்லிட்டு, திரும்ப tent க்குள்ள போறாரு, அந்த இளைஞர். Already number உ ஆயிடுச்சு மக்கள் எல்லாம், அவங்களோட camp பயிரை அணைச்சிட்டு இருந்தாங்க. வியாபாரிகள் மற்றும் வீரர்கள், மாத்தி, மாத்தி, அந்த பெரிய trend க்குள்ள போயிட்டு, வந்துட்டு இருந்தாங்க. பல மணி நேரம், wait பண்ண பிறகு, ஒரு காவலன், அந்த பையன, உள்ள வரச் சொல்றான் அந்த பையன், அந்த tent குள்ள போனதும், வியந்து போறான். அங்க தரையில, பல வகை costly யான carpet எல்லாம் இருந்துச்சு அழகான Tent ஓட கூரையில இருந்து, அழகான, costly யான விளக்குகள் எல்லாம் தொங்கவிடப்பட்டிருந்துச்சு. அந்த Oasis ஓட, தலைவர்கள் எல்லாம், உட்கார்ந்துட்டிருந்தாங்க. அந்த tent க்குள்ள, இனிமையான, மனம் ஊசிட்டு இருந்துச்சு அங்க மொத்தம் எட்டு தலைவர்கள் இருந்தாங்க. அதுல முக்கியமானவர், centre ல உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இந்த பையன் பக்கத்துல, அந்த அரபு இளைஞன் இருக்காரு. அவர்தான், இவன் சொன்ன செய்தியை, தலைவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது அங்க ஒரு தலைவர், யார் இது? புதுசா இருக்குறதுன்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த பையன், அவன அறிமுகப்படுத்தி, அவன் பார்த்த சகுனங்களைப் பத்தி, அவங்க கிட்ட விவரிக்கிரான். நாங்க, பல தலைமுறையா, இங்க இருக்கோம். இந்த மாதிரி சகுனங்கள், எங்களுக்கு தோன்றாம, எப்படி சம்மந்தமே இல்லாத ஒருத்தனுக்கு, தோன்றதுன்னு கேட்கிறாரு இன்னொரு தலைவர், Oasis பொதுவான இடம் யாரும் அதை தாக்க மாட்டாங்க. அந்த பையன், நான் பார்த்ததை மட்டும்தான், என்னால சொல்ல முடியும். நீங்க நம்புனா, நம்புங்கன்னு சொல்றான். அந்த தலைவர்கள்ல, மூத்தவர், இந்த பையன பார்த்து, light ஆ சிரிக்கிறாரு இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கனவுகளை நம்பின ஒரு நபரை, சிறையிலே அடைச்சு, அடிமையாக்கி விட்டாங்க. அந்த மனிதனை, எங்க வியாபாரிகள் வாங்கிட்டு வந்தாங்க. அவனும் முன்ன மாதிரிதான். தெரியாத ஊர்ல, புது நபரா இருந்தான். ஆனா, அவன் கணிச்சு சொன்னதெல்லாம், பல ஆபத்துல இருந்து, காப்பாத்தி இருக்கு அந்த மூத்த தலைவர், ஒரு signal கொடுக்குறாரு. அந்த trend ல இருந்த எல்லாரும், அதை புரிஞ்சுகிட்டு, அந்த meeting அ, முடிவுக்கு கொண்டு வர்றாங்க. அந்த பையன், அங்கே இருந்து, கிளம்பலாம்ன்னு, நினைக்கும் போது, அந்த தலைவர், திரும்ப பேச ஆரம்பிக்கிறாரு. Oasis ல, மனிதர்கள், ஆயுதங்களை, எந்த கூடாது. ஆனா, நாளைக்கு, நாங்க, அந்த கொள்கையை, உடைக்க போறோம் நாளைக்கு முழுசா, எதிரிகளை எதிர்பார்த்து, இவங்க படை காத்துட்டு இருக்கும். பொழுது விரிந்த உடனே, ஆயுதங்களை, வீரர்கள் என்கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க.

நாளைக்கு, நாள் முடிவடையறதுக்கு முன்னாடி, அந்த ஆயுதம் பயன்படுத்தப்படலைன்னா, அதுவும் மேல பயன்படுத்தப்படும்ன்னு சொல்றாரு, அந்த தலைவர் tent அ விட்டு கிளம்பி, அவன் tent க்கு போறான். அவனுக்குள்ள ஒரு பயம், தைரியமான முடிவு எடுக்கிறது, அவனுக்கு ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால், இந்த முறை, அவன் உயிரையே பணயம் வச்சிருக்கான். அந்த பையன், அவன் tent க்கு போயிட்டு இருக்கும்போது, இடி, இடிக்கிற சத்தம் கேட்குது. அந்த ஒரு சின்ன சூறாவளியை உண்டாகுது. அதுல கிளம்புற தூசிகள் மூலமா, நிலவே மறையுது. அந்த மணல் தூசிகள் அடங்கும்போது, அங்க இருந்து ஒரு வினோதமான குதிரை வீரர் சொல்றாரு. அவர் பார்க்கவே கம்பீரமா இருந்தாரு. அவரு, அவரோட தோள்ல ஒரு கழுகு உட்கார்ந்துட்டு இருக்கு ஒரு நீளமான வளைவான வால் இருக்கு. அவர், அவரோட வால் எடுத்து, அந்த பையன் கழுத்துல வச்சு, கழுகுகள், பறக்கிற சகுனத்தை, படிச்சது யாருன்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த பையன், நான்தான், நான்தான் அதை பண்ணது உலகச்சோட ஆன்மாவை, என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சதுனால, அது, பல பேரை காப்பாத்த, இப்ப உதவுதுன்னு சொல்றான், அந்த பையன். அந்த வீரர், அவரோட வாலை, அவன் கழுத்துல இருந்து எடுத்து, அவனோட நெற்றி பொட்டுல வைக்கிறாரு.

அவர்தான், கழுகுகளை படைச்சாரு. அவர்தான், நாளைக்கு நடக்கப் போற விஷயங்களை பத்தி, உலகத்தோட ஆன்மா மூலமா, என்கிட்ட தெரிவிச்சாரு இது எல்லாமே, ஒரே கைகளால எழுதப்பட்டது. அந்த வீரர், அவரோட வாளை இறக்கிட்டாரு. உன் கணிப்புகள்ல, கவனமா இரு. எல்லா விஷயங்களும், already எழுதப்பட்டது. அதை மாத்தி அமைக்கவே முடியாதுன்னும், சொல்றாரு நான் உன்னோட தைரியத்தை test பண்ணேன். இந்த உலகத்தோட மொழிய புரிஞ்சுக்க, தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான quality தைரியம். அந்த பையன், இதெல்லாம் கேட்டு வியப்படையறான். ரொம்ப சிலருக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயங்களை, இவரு பேசுறாருன்னு. அந்த வீரர், அங்கிருந்து கிளம்பும் போது திரும்ப ஒரு புயல் உண்டாகுது. நீங்க எங்க வாழ்றீங்கன்னு, அந்த பையன் சத்தமா கேட்கும்போது, அதுக்கு அவரு, south திசைல, கை காமிச்சிட்டு போறாரு. அந்த பையன் சந்திச்சுட்டான். அடுத்த நாள் காலையில, Oasis ஓட, இரண்டாயிரம்படை வீரர்கள், முழுக்க பரவி, மறைஞ்சு இருந்தாங்க. கிட்டத்தட்ட, ஐநூறு பழங்குடி வீரர்கள், Oasis ஓட north side ல, நுழையறாங்க. அவங்க, அமைதி ஊர்வலம் போற மாரி, வந்தாங்க.

அதுக்கப்புறம், மறைஞ்சு இருந்த, Oasis படை வீரர்கள், அந்த எதிரி பழங்குடி படையை சூழ்ந்து, எல்லோரையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒருத்தனை ஒருத்தனை தவிர, எதிரி படை வீரர்கள், எல்லாரும் கொல்லப்பட்டாங்க. குழந்தைகள் எல்லாம், Oasis ஓட, இன்னொரு பகுதியில, பாதுகாப்பான இடத்தில, இருந்தாங்க. பெண்கள் எல்லாம், அவங்க tent க்குள்ளேயே, அவங்க கணவர்களுக்கு, எதுவும் ஆகக்கூடாதுன்னு, pray பண்ணிட்டு இருந்தாங்க. உயிரோட இருந்த, அந்த, ஒரே ஒரு எதிரி, படைத்தலைவன் அவன, Oasis street முன்னாடி கொண்டு வந்தாங்க. ஏன், நீ நம்மளோட Tradition ஐ மீறின? Oasis ஐ தாக்கக் கூடாதுன்னு, உனக்கு தெரியாதான்னு கேட்கிறாரு, அந்த chief. அதுக்கு அந்த எதிரி, நாங்க ரொம்ப நாளா, போர்ல இருக்கோம்.

இவனை தூக்குல போடுங்கன்னு, உத்தரவு போடுறாரு Oasischief அந்த Oasis தலைவர், உடனே அந்த பையன கூப்பிட்டு, அவனுக்கு ஐம்பது தங்கத் துண்டுகளை பரிசா தர்றாரு. அது மட்டும் இல்லாம, முன்னால, Counsler ஆ, பணி புரிய முடியுமான்னு, கேட்கிறாரு. அடுத்த நாள், சூரியன் மறைஞ்ச பிறகு, அந்த பையன், south அ நோக்கி போறான். Alchemist Tent அ கண்டுபிடிச்சு, அங்க காத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அப்புறம், Alchemist, அவர் Tent க்கு வர்றாரு, Alchemist எதுக்காக இங்க வந்தேன்னு கேட்க, அதுக்கு அந்த பையன், பழங்குடி மக்கள் இடையே இருக்கிறப்போ, முடியிற மாதிரி தெரியலே. என்னால, இந்த பாலைவனத்தை குடுக்க முடியுமான்னு தெரியலே இங்க இருக்குன்னு சொல்றான். Alchemist அந்த பையன, Tent க்கு அழைக்கிறாரு. அவரு வேட்டையாடி கொண்டு வந்த, இரண்டு கழுகுகளை சமெச்சு சாப்பிடுறாங்க, ரெண்டு பேரும். அந்த பையன், English man உங்களை தேடிதான், எவ்வளவு தூரம் வந்தாருன்னு சொல்றான். அதுக்கு Alchemist ஆனால், செய்ய வேண்டிய மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு ஆனால், செய்ய வேண்டிய மற்ற விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்பதான், அவன் பாலைவனத்தை, புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கான். அவன் சரியான பாதையிலதான், போயிட்டு இருக்கான்னு சொல்றாரு. ஒரு நபருக்கு, உண்மையிலேயே ஒரு விஷயம், ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த பிரபஞ்சமே, அவர் அந்த விஷயத்த அடைய உதவும் அந்த வயதான ராஜா சொன்னத, அப்படியே சொல்றாரு. இதைக்கேட்ட அந்த பையன், அவன் கனவை அடையறதுக்காக, இவருதான் உதவி செய்யப் போறாருன்னும், புரிஞ்சுக்கிட்டான். அந்தப் பையன், Alchemist ட, நீங்க எனக்கு உதவி செய்யப் போறீங்களான்னு கேக்கறான். அதுக்கு Alchemist நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எல்லாம், already உனக்கு தெரியும். புதையல் இருக்கிற, திசையை மட்டும்தான், நான் காட்டப் போறேன்னு, சொல்றாரு. அந்தப் பையன், நான் already, என்னோட பாதையை, கண்டுபிடிச்சுட்டேன். எங்கிட்ட, ஒரு ஒட்டகம் இருக்கு. Crystal shop ல, நான் சம்பாதிச்ச பணம், ஐம்பது தங்கத் துண்டுகள், எல்லாம் இருக்கு. என்னோட சொந்த ஊர்ல, நான் பணக்காரனா இருப்பேன்னு சொல்றான் அதுக்கு Alchemist, இப்படி எதுவுமே pyramid ல உனக்கு கிடைக்கலையேன்னு கேட்கிறாரு. அந்த பையன், எனக்காக பாத்திமா இருக்கான. அவளைவிட ஒரு புதையல், எதுவுமே இல்லை. அதுக்கு Alchemist, அவளும் pyramid ல இருந்து கிடைக்கலையேன்னு சொல்றாரு ரெண்டு பேரும் உணவு உண்றாங்க. Alchemist கிட்ட இருந்த red wine அ, ரெண்டு பேரும் பருகுறாங்க. நாளைக்கு, உன்னோட ஒட்டகத்தை வித்துட்டு, ஒரு குதிரையை வாங்கிக்கோ. ஒட்டகத்தை நம்ப முடியாது. ரொம்ப தூரம், பொறுமையா பயணம் செஞ்சுட்டே இருக்கும். Tierd ஏ ஆகாது. ஆனா, திடீர்ன்னு ஒரு நாள் இறந்திடும். குதிரைகள் அப்படி கிடையாது அதுங்க tired ஆனா, உனக்கு தெரிய வரும். அது இறக்குற நிலைமயில இருந்தா கூட, உனக்கு தெரியும்னு சொல்றாரு. அடுத்த நாள் இரவு, அந்த பையன் ஒரு குதிரையோட, Alchemist அ சந்திக்கிறான். அந்த பையன், ஆழ்ந்த சிந்தனையில இருக்கான். அவன் Alchemist கிட்ட, நம்ம கண்டிப்பா போகணுமான்னு கேட்கிறான் அவனுக்காக ஃபாத்திமா காத்திட்டு இருப்பான்னு சொல்றான். அதுக்கு Alchemist, பாத்திமா பாலைவனத்தை சேர்ந்தவ. காத்திருக்கிறது ஒண்ணும் அவளுக்கு புதுசு கிடையாது. அவளும் நீயும் புதையலை அடையணும்ன்னுதான் ஆசைப்படுவா நான் இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணா, என்ன ஆகும்னு கேக்கறான் அந்த பையன். அதுக்கு என்ன ஆகும்னு நான் சொல்றேன் கேளு. நீ Oasis ஓட counselor ஆவ. பாத்திமாவ கல்யாணம் பண்ணிப்ப.

உன்னை சுத்தி இருக்கிற சகுனங்கள், நீ புதையலை தேடி போகணும்னு, உன்னை force பண்ணும். நீ அதை பெருசா எடுத்துக்க மாட்ட. உன்னோட அறிவை பயன்படுத்தி, Oasis மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவ Tribal Chirf உன்னை பாராட்டுவாரு. மூணாவது வருஷம், சகுனங்கள் திரும்ப உனக்கு புதையலை பத்தி ஞாபகப்படுத்தும். நிறைய நாட்கள் நீ அதை பத்தி சிந்திக்க ஆரம்பிப்ப. பாத்திமா, அவளாலதான் நீ புதையலை தேடி போகலைன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிருவா அப்புறம், நாலாவது வருஷம், நீ சகுனங்களுக்கு, respond பண்ணாததுனால, அவைகள், உன்னை முடக்கிடும். Oasis உன்னை, வேலையை விட்டு, தூக்கிடுவாரு. இருந்தாலும், அந்த சமயத்துல, நீ, பணக்காரனா இருப்ப. பெரிய, பெரிய வியாபாரிகள் கூட, வணிகம் செஞ்சுட்டு இருப்ப. ஆனா, புதையல் பின்ன உன்னால போக முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி, தினம் தினம் கொள்ளும். காதல், எப்பவும் உன் கனவுகளை அடையறதுக்கு, தடையா இருக்கவே கூடாது. அப்படி இருந்தா, அது உண்மையான காதலே கிடையாது. அந்த பையன், கிருஷ்ணன் வியாபாரி பத்தி நினைச்சு பார்க்கிறான் அவரு மெக்கா போணும்ன்னு, நினைச்சாலும், போக முடியலயேன்னு, வருத்தப்பட்டதை பத்தி. அந்த பையன், கடைசியா, நான், உங்க கூடயே, வர்றேன்னு, சொல்றான். Alchemist நாளைக்கு, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி, இங்கிருந்து, கிளம்புவோம்ன்னு, சொல்றாரு. அந்த பையன், அந்த இரவு, அவன் tent ல இருக்கிற, ஒரு நண்பனோட உதவியோட, பாத்திமாவை, சந்திச்சு பேசுறான் hello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

அப்படி இல்லை நாலு நாளைக்கு இடையில என்ன வேணாலும் நடந்திருக்கலாமே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 அதனால நல்லாருக்கியா கேக்கறதுலலாம் எந்த தப்பும் இல்லை நம்மளும் வந்து உண்மையை சொல்லப் போறதில்லை எப்படியம் நல்லா இருக்கேன்னு பொய்தான் சொல்லப் போறே அது வேணா உண்மைதான் எல்லாத்தையும் சாப்பிட்டியாங்கிறப்ப சாப்பிட்டேன் formal ஆயிருச்சு நீ சாப்பிட்டயோ இல்லையோ சாப்பிட்டியான்னு கேட்டா சாப்பிட்டேன்

சரி அன்னைக்கு அம்மா கூப்பிட்டுட்டே இருந்தாங்களா கொஞ்சம் work இருந்துச்சு அப்படி வச்சிட்டு போயிட்டேன் சரி அதுக்கப்புறம் திரும்ப நான் பண்ணலாம்னு நினைச்சேன் பண்ணவும் முடியல உம் அப்புறம் எனக்கும் வேலை வேலை அப்படியே போயிட்டு இருந்துச்சு

ஆமா ஆமா actually நானும் இப்ப கொஞ்சம் fix ஆயிட்டேன் தான்

இல்லை நான் actually அது~ அதுக்கு முன்னாடியே idea இருந்துச்சு எனக்கு

so நம்மளும் வேற topic எடுத்து பேசனோமா so உங்ககிட்டயும் கொஞ்சம் நீயும் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தே okay நான் என்ன idea ன்னா நான் பண்ணாலும் புதுசா தெரிஞ்சுட்டு இறங்குவோம் நிலம் வாங்கி கொடுத்திருக்காங்க சும்மா எதுக்கு அதை இது பண்ணிட்டு ஏதாவது பண்ணோம்னா நம்மளுக்கு அது தனியா ஒரு இது வரும்ல

அது மாதிரி idea இருந்துச்சு so அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம் நம்பாட்டுக்கு அவசரப்பட்டு காலை எடுத்து வைக்க வேணாமே அப்படிங்கிற ஒரு idea லதான் இருந்தேன் திருப்பி நம்ம சொன்ன அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் எதாவது gather பண்ண ஆரம்பிச்சுட்டுதான் இருக்கிறேன்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

எங்க வீட்டுல நம்ம வந்து இப்பன்னு இல்ல இனிமே எத்தனை வருஷம் ஆனாலும் அதே வேலைதான் ஏன் அப்படினா சும்மா போட்டு வைக்க முடியாதுல்ல எதனாலும் பண்ணிதான ஆகணும்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 அது நான் நான் வந்து சும்மா அப்பப்ப பார்த்துக்கிறதோட சரி என்னோட work அ நான் பார்த்துட்டு இருப்பேனா வீட்டுலதான் பார்ப்பாங்க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

ஆஹ் இப்ப அவர்லாம் எப்படின்னா correct ஆ plan பண்ணி செய்வாரு இப்ப வந்து ஒரு ஒரு அந்த season க்கு வந்து ஒரு நாலஞ்சு இது விளைவு விளைச்சல் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எப்படின்னா நிலத்தை வந்து நாலா பிரிச்சு அதுல வந்து ஒரு பக்கம் கத்திரிக்காய் ஒரு பக்கம் மிளகாய் ஒரு பக்கம் பருத்தி அந்த மாதிரி போடுவாங்க இப்ப வெள்ளரிப்பிஞ்சு அது வந்து இடையில போடும்போது சோளக்கட்டம் சோள கட்டன்னு சொல்லுவாங்க இங்க சோளக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க சோளம் நடும்போது இடையில வந்து வெள்ளரிப்பிஞ்சு போடுவாங்க

அந்த மாதிரி இடையில என்ன time ல வந்து என்ன கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா எல்லா~ எல்லாத்துலயுமே இப்பதான் காசு ஆயிடுச்சுசே

எப்படி சொல்றது உம் நீ நான் school படிக்கும்போது பார்த்திருக்கியா நீ எங்க school படிச்ச எப்~ எப்படி அந்த time ல வந்து எப்படி என்ன பண்ணனும்னு தெரியலே school படிக்கும்போது பார்த்தீன்னா வெளியில school வெளில வந்து மாங்கா வெள்ளரிப்பிஞ்சு எல்லாம் விப்பாங்க ஏய் ஆமாம்மா ஏய் இத நான் பார்த்ததே இல்லையா அதெல்லாம் நானும்தான் பார்த்திருக்கேன் எல்லாம் அதெல்லாம் விப்பாங்கதானே

இப்போ கூட உன் area என் area லாம் போனா கண்டிப்பா விப்பாங்க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 கண்டிப்பா ஏன்னா city ல யாரும் அப்படிப்பட்ட school ல கூட சேர்க்கமாட்டாங்க பிள்ளைங்கள ஆமா ஆமா ஆமா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

conceive ஆ இருக்கும் போதே application வாங்குற கூட்டம் எல்லாம் இருக்கு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 எல்லாம் decide பண்ணிடுறாங்க இங்கதான் படிக்க வைக்கணும்

ஆமா இப்படி எல்லாம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எதுவுமே யோசிச்சு பண்றதில்லை அந்த பிள்ள அங்க படிக்குது என் பிள்ள இங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் பண்ணிட்டிருக்காங்க அந்த அந்த மாதிரி school time ல வெளில விப்பாங்கல்ல அது மாதிரி ஒரு season லயும் அப்~ எப்படின்னா மே ஜூன் அந்த மாதிரி time ல தான் வந்து வெள்ளரிப்பிஞ்சு கிடைக்கும் நீ வந்து அந்த time ல வந்து அத போடலாம் கடலை வந்து நீ எந்த time ல போட்டாலும் வந்து அது வந்து எடுத்துக்கும் அதுக்கு வந்து correct டா அந்த தண்ணி மட்டும்

இருக்கும் போதே okay வா இருக்கும் இல்ல மழை இல்ல இது தண்ணீர் பாசனம் வந்து correct ஆ இருக்கு அப்படின்னா அதுலையே வந்து போயிட்டு இருக்கும் நமக்கு okay okay இப்போ உங்க கொள்ளையிலே என்ன இருக்கு நாங்க வந்து நெல்லு நெல்லு போட்டா நெல்லு போட்டு எடுத்துட்டு இப்ப ஒரு பக்கம் கடலை போட்டிருக்கோம் அடுத்து இன்னொரு வரப்புல வந்து இது போட்டிருக்கோம் சோளம் போட்டிருக்கோம் okay okay சோளம் ஆமா சோளம்லாம் நாங்க வீட்டுக்கு எதுவும் use பண்றது இல்ல எல்லாமே வந்து மா~ சந்தைக்கு குடுத்து அனுப்புறதுதான் எல்லாமே வெள்ளரிப்பிஞ்சு எப்படின்னா திருச்சி காந்தி market இருக்கு இல்லையா

ஆறு மணி போல tempo ல எல்லாம் கிளம்பிருவாங்க வந்து இங்க காந்தி market ல வந்து சில பேர் காந்தி market ல வந்து கூடையா மொத்தமா வித்துட்டு போறவங்களும் இருக்காங்க இல்ல தனித்தனியா

நீங்க எப்படி பண்ணுவீங்க நீங்க area வர வண்டியில இது பண்ணிடுவீங்களா நாங்க அந்த வண்டியில வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் வருவாங்க கண்டிப்பா கொண்டு வந்து கூடைய கொடுத்திருவாங்க கடையில dealer கிட்ட பேசி கொடுத்துட்டோம்னா பிரச்சனை இல்ல இப்ப நம்ம உட்கார்ந்து வித்துட்டு இருந்தோம்னா விடிஞ்சி ஆவதுக்கப்புறமும் வித்து போகாது

இப்ப dealer நம்ம பிடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா இப்ப night அந்த வண்டியில வர்றோமா வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம உடனே கூட கிளம்பிடலாம் ஆமா ஆமா இப்ப ஆறு மணிக்கு அங்கிருந்து கிளம்பறோம்ன்னா இங்க வந்து சேர்றதுக்கு ஏழரை எட்டு ஆகுது அப்படின்னா திரும்ப நம்ம எல்லாத்தையும் குடுத்து முடிச்சுட்டு settle பண்ணிட்டு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்தரலாம்

அப்படி இல்லைன்னா நம்ம அங்க உட்கார்ந்தே வித்துட்டு எல்லாம் இருக்க முடியாதுல்ல நம்ம உம் ஆமா ஆமா நானும் எல்லாத்தையும் wholesale ல குடுத்துட்டு வந்துர்றது அது மாதிரி இப்படி பண்ற இதுல வந்து எந்த அளவுக்கு எவ்வளவு பங்கு வந்து வீட்டுக்கு தேவைப்படும் எவ்வளவு பங்கு நம்ம வந்து விக்க முடியும் அதுக்கு எந்த விளைச்சல் போடணும் அப்படின்னு சொல்லி அதுல எந்தெந்த time ல வந்து களை எடுக்கணும் எப்ப தண்ணி பாய்ச்சணும் எப்ப அறுவடை செய்யணும் அந்த மாதிரி வந்து நீ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாமே

ஆனா எல்லா இது வந்துரும்ல இப்ப வீட்டுக்கும் எல்லா இதாயிடும் சரியா நம்மளுக்கும் use ஆயிரும் அதெல்லாம் வெளிய விக்கறதுக்கும் நம்ம பண்றதுக்கான முதல்ல எடுத்திருவீங்கல்ல easy ஆவே

இது வாழைக்கட்டை வாழைக்கட்டை போடுறதுதான் எ~ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப best உ ஆனா கொஞ்சம் பாத்து பாத்து ஏதாவது பண்ணிக்கணும் ஏன் அப்ப நான் வாழைக்கட்டை

ஆஹ் வாழைக்கட்டையும் போட்டுக்கலாம் இடையில வந்து வேற எதாவது நம்ம கடலையோ உளுந்தோ அந்த மாதிரி விஷயமும் போட்டுக்கலாம் ஏன்னா தள்ளி தள்ளி

தள்ளி தள்ளி போடும் போது

ஆமா ரொம்ப கஷ்டம் ஏன்னா வேகமா காத்து அடிச்சா இலை எல்லாம் கிழிஞ்சு போயிரும்

இப்போ kidney ல stone லாம் problem லாம் இருக்கே எங்க ஊர்ல கூட அந்த மாதிரிதான் ஒருத்தருக்கு வந்திருக்காராம் அந்த வாழைத்தண்டு அந்த இதுதானே குடிக்கணும்

அது நல்ல result கிடைக்கும் கண்டிப்பா வாழைத்தண்டுக்குள்ள ஏதோ தண்ணி மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு ஆமா ஆமா அந்த தண்ணியில ஏதோ இது பண்ணா அங்க இருக்கும் அதை குடிச்சாலே எதாவது சரியாயிடும்னு சொன்னாங்க so அந்த மாதிரி பண்ணாரு அவரு cure ஆயி இப்ப இருக்காரு ஆமா ஆமா கண்டிப்பா அது மாதிரி இருக்கும்